இங்க ஒரு ஃபங்ஷன் இல்ல ஃபெஸ்டிவல் எதாவது கொண்டாடுவாங்க‌.

இந்த பக்கோ ப்ளூல லைனா ரோவா நிக்க வச்சுருக்காங்க அந்தப் பக்கோ பச்ச கலர் லைனா ரோவா நிக்க வச்சுருக்காங்க.

வந்துருக்க இமாஜ் வந்து ஒரு தியேட்டர் அந் தியேட்டர் பேரு என்னனனா ரவி சினிமாஸ் .

இன்னொருத்தவங்க அவார்ட் வாங்குறாங்க குரூப் போட்டோ எடுத்து இருக்காங்க.

ஒரு தண்ணி கேண்லா இருக்கு அண்ட் செடி எல்லா இருக்கு ப்ரொஜெக்டர் வச்சு பாத்துகிட்டுருக்கறாங்க.

இது வந்து ஒரு ரெட் கலர்ல வந்துட்டு ஒரு இது மாறி இருக்கு.

புளு கலர் ஷர்ட் தொங்குது பக்கத்துல வந்து சூச் பாக்ஸ்ல இருக்கு மேல வந்து டு நாட் விஷ் ஃபார் இட் வொர்க் அப்டின்னு ஒரு போட்ருக்காவ.

ஆத் பக்கத்துலவு ரெண்டு கா ஒரு ஆட்டோ ஒரு காரு அப்றோ வண்டி நிக்கு வண்டி இருக்கு.

இப்போ வந்திருக்க இமேஜ் வந்து ஒரு ஜிம் அந்த ஜிம்ல வந்து அங்க வந்து ஒரு லிஃப்ட் இருக்கு இந்தப் பக்கம் பெரிய டி_வி இருக்கு.

வந்துருக்க இமேஜ் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபிஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்குள்ள போகணும் அங்க ஒரு கதவு இருக்கு.

அதுக்கு பார்க்கிங் பண்றதுக்கு போறாங்க அவுங்க

கட அந்த முடிவெட்ற கடையில மொத்த அஞ்சு பேர்ருக்காங்க அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேரு அந்த பக்க இருக்காங்க.

அதுக்கப்றோ இந்த பக்கோ வந்து தண்ணி கேன்ருக்கு இந்த பக்கோ அப்றோ ஸ்கிரீன் வந்து ரெட் கலர்ல ஸ்கிரீன் போட்ருக்காங்க.

இப்போ வந்துருக்க இமேஜ் வந்து டயர் அந்த இதுல வந்து சி_ஏ_ஆர்_டி ஃபுல் ஸ்மார்ட் டயர்ஸ்னு போட்டுருக்கு.